உயிரை கொடுக்குறதுலாம் ரொம்ப சும்மா சாதாரண விஷயம் மாதிரி ஆகிருச்சு இப்போலாம் அந்த corona க்கு அப்பறம் எல்லாரோடைய உயிரும் ஒண்ணுமே த் முன்னெல்லாம் உயிரு, சொத்து, பந்தம், பாசம் அப்படின்னு ஒரு இது இல்லாம பணம் பணம் பணம்னு இருந்தாங்க எல்லாம் இந்த corona க்கு அப்பறம் எவ்வளவோ பேர் மாரியாச்சு ஒருசிலவங்க இன்னும் இருக்கதான் இருகாங்க ஒருசிலவங்க எல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க ஒண்ணும் இல்லை என்ன வாரிக்கிட்டு போகப்போறோம் போ இப்போ என்ன சேர்த்து என்ன செய்ய போறோம் ச்சு ஒண்ணும்கிடையாது இருக்குற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம்

அப்படித்தான் நெனச்சு போறாங்க இல்ல

இப்போ வீரு ஞாயிற்றுக் கிழமை வண்டி ஏறி திங்கட்கிழமை காலையில வருவாப்லயா ஆமா ஆமா உம் திங்கட்கிழமை காலையில

உம் இல்ல விருதாலத்திலேயே train ஆ ஆமா ஆமா அதான் அப்பா இப்போ அஹ் ticket பாக்குறாரு இன்னைக்கு கிடைக்கலே இன்னைக்கு கெடச்சுருந்தா நாளைக்கு ஏறீருப்பான்

இப்போ நாளைக்கு பாப்பாரு நாளைக்கு கெடச்சுருச்சுன்னா நாளகழிச்சு ஏறிருவான் நானும் போயிட்டு வரலான்னு இருக்கேன் சுதா பிள்ளைங்கல அழைச்சுட்டு ஒரு பத்துனாள் அடுத்த மாசம் ஒரு பத்து நாளைக்கு பொயிட்டு ஊர் திருவிழாவயும் பாத்துட்டு அப்படியே அப்போட தெவஷம் அதையும் பாத்துட்டு சும்மா ஒரு பத்து நாள் அம்மா வீட்டில இருந்துட்டு வந்துறலான்னு நினைச்சுட்டு இருக்கேன்

அதுதான் அப்பா இருந்த இடத்துக்கு எப்பயும் போய் ஒரு பூஜையை பண்ணீட்டு வருவேன் அதுவும் போக முடியல ரெண்டு வருஷமா miss பண்றேன் அத போய் பண்ணீ போன வருஷம் சென்னையொட திரும்பி வந்துட்டோம் அங்க போக முடியல

உம் சரி பாப்போம் எப்படி என்னன்னு பெரியவனுக்கு exam இன்னும் வரமு ஏப்ரல் கடைசியிலே ஜுன் first ல வருன்றாங்க சரி நம்ம அதுவரைக்கும் ஒரு பத்துனாளைக்கு தானே போயிட்டு வந்துருவோம் அதுங்கல அழைச்சுக்கிட்டு அதுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கும் அந்த ஊர் திருவிழா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரி போயிட்டு இப்போ தம்பி first time போயிருக்கான் தனியா போய் ஊர் பாத்துருக்கான் எப்படி சொந்தம் எப்படி பந்தனம்னு பாத்துருக்கான் அப்போ இப்போ தான் அவனுக்கு புரியுது அம்மா இங்கெல்லாம் கல்யாணமே இதான் first time பாத்துருப்பான்

இங்க jolly ஆ இருக்கேம்மா நானு அப்படிங்குறான் உம் இந்த ஊருலாம் ரொம்ப புடிச்சுருக்கு புடிச்சுரும் நம்ம பிள்ள என்னோட பெரியபிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு இங்கே இருக்கேனோ அதுமாரி என் பெரியள்ளையும் எங்கூட இருக்குது இந்த ஊருலே அவங்க பெரிபெரிய பிள்ளைக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும்

ஹம் ரொம்ப பிடிக்கும் அந்த ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைங்களோட அஹ் அந்த தாய்மாமன் வீடுன்றது எங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு இதுமாதிரி எங்க அண்ணன விட்டுட்டு வந்தான் கள்ளக்குறிச்சிலே இருக்காங்க அண்ணன் பெரிய அண்ணன்

சின்னமாமா வந்து தம்பி பிடிக்கும்

அப்படியே இப்படியே பண்ணீருக்காங்க அப்பரம் என்ன ஆகிருச்சுன்னா வந்துட்டு பா பாப்பா திட்டுறா ஏய் எங்க மாமாவ என்னடா நீ பாத்து அழுவுற அப்படின்றா இவ இங்க அந்த தாய்மாமான்றது ஒரு தாயோட உணர்வு அது அந்த தாய்மாமான்றது தாயோட ஒரு உணர்வுன்றது என் பிள்ளைங்க ரசிக்கும்போது தான் என் தம்பி என்னனு எனக்கு புரியுது அது வரைக்கும் தம்பியா இருந்தான் என் பிள்ளைங்க அ தம்பி அதுமாதிரி என் தம்பி wife உம் பிரியா அவனுக்கு என்னன்னு தெரியல அந்தமாரி இருக்கான் அப்படின்னா அது பிள்ளைங்களுக்கு இருக்கும் அண்ணி தாய் மாமான்ற உணர்வு இருக்கும்ல அது இருக்கும் நான் அப்போ நினைப்பேன் பரவால்லே இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அளவுக்கு தாய்மாமனோட ஒரு உணர்வு இருக்குபா அப்படின்னு நெனச்சுப்பேன்

அண்ணனுங்க எங்க அன்ணனுங்கள்ல ரெண்டு பேருமே எம் எப் பிள்ளைங்கன்னா உயிரு அப்படியே உயிரு

அந்தமாதிரி இடத்துல எல்லாம் பிள்ளைங்களை அடிக்கடி கூட்டிட்டு போயிட்டு வரணும் சுதா நான் அதுனால தான் இவருக்கிட்ட அவனுக்கு exam வருது நம்ம ticket cancel பண்ணிடலான்னேன் இல்ல வேண்டாம் போயிட்டு வரட்டும் பிள்ளைங்க அதெல்லாம் பாக்கட்டும் அடுத்தவங்களோட இடத்துக்கு வாழ்க்கை அவங்க எல்லாம் போய் பாத்துட்டு வரட்டும் அவனுக்கும் கொஞ்சம் மாற்றம் வரும் படிப்புல கொஞ்சம் இது வரும் போயிட்டு வர வர எப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கணும் என்னன்னு தோணும் போயிட்டு வா ஒரு வாரம் தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை நானு அதான் சொல்லு உம் அவரு பாத்துப்பாரு கௌறதையா பாத்துப்பாரு நான் அதான் சொல்லுவேன் இந்தமாதிரி போகும்போதுலாம் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கைய traveller ல காட்டிட்டே போவேன் அவங்க பாரு அவங்க படிச்சுருக்காங்க அவங்க அங்க போறாங்க வேலைக்கு தன்னோட தாய், தகப்பனை எல்லாம் விட்டு போறாங்க வேலை செய்ய அதுமாதிரி இவங்களை பாரு அந்தமாதிரி எதாவது ஒண்ணு காட்டிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொருத்தவங்க life அ காட்டிகிட்டே போவேன் அதுமாதிரி அந்த அந்த அவ் ஒரு இடம் ஒரு ஒரு doctor படிக்கப்போற பொண்ணோ இல்ல பையனோ ஒரு ஊரு விட்டு hostel லே தங்கி படிக்கபோறவங்களோ அந்தமாதிரி இருந்தாலும் காட்டுவேன் இந்தமாதிரி எதோ ஒரு training க்கு போற பிள்ளைங்களா இருந்தாலும் போவேன் எதோ ஒரு football விளையாட போற training இல்ல coach விளையாட போகுதுங்கன்னா அதையும் காட்டுவேன் அந்தமாதிரி ஒரு ஒருத்தவங்களோட இத காட்டிகிட்டே போவேன் நானு பாரு நம்ம இந்த அளவுக்கு தான் இது பண்ணீட்டு இருக்குறாங்க அப்படின்னு அந்தமாதிரி army லாம் போனாலும் காட்டுவேன் நமக்கு தான் நிறைய train ல டெல்லி அந்தமாதிரி train இந்த train ல தான் நிறையா army காரங்க எல்லாம் வந்துக்குட்டே இருப்பாங்க அங்க அதுக்கு அப்போ நான் காட்டிக்கிட்டே போவேன் அவங்க எல்லாம் தன்னோட life காக சொந்தம், பந்தம், எல்லாத்தையும் விட்டுட்டு தாய், தகப்பன், மனைவி, பிள்ளை எல்லாங்களையும் விட்டுட்டு அவங்க அந்த ஆ army க்கு training லே போய் army லே இருப்பாங்க இனி அவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்களுக்கு எப்படி leave கிடைக்குதோ அப்படிதான் வருவாங்க அந்த leave ல வந்து அவங்க திருப்பி அவங்க family அ பாக்க வருவாங்க அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையிலே வாழுறாங்க பார் நீங்க எல்லாம் பாரு அப்பா அம்மா ஓட சுகமா இருக்கீங்க நீங்களும் இதெல்லாம் கஷ்டத்தை பார்த்து வாழணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி சொல்லிதரு அந்த மாதிரிலாம் நாம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர சொல்லித்தர அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது வாழ்க்கையில எப்படி இருக்கணும் army லே இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அந்த army ல ஒவ்வொருத்தவங்களோட உயிர் போகும்போதும் ஒவ்வொருத்தவங்களும் மீண்டு retired ஆகி வரும்போதும் ஒரு ஒருத்தவங்களும் சாதிச்சு ஜெயிச்சு வரும்போதும் அவங்களுக்கு மாலை போட்டு அந்த மோள தாளத்தைலாம் station லே வர வைக்கிறதும் அஹ் airport ல வரவைக் அதெல்லாம் அந்த பிள்ளைங்க பாகும்போது அதுங்களுக்கு தோணும் நம்மளும் வாழ்க்கைல இப்படியெல்லாம் இருக்கணும் எதோ ஒண்ணு சாதிக்கணுன்னு பாகக் பாக்க அதுங்களுக்கு நல்லாவே தோணுச்சுக்கா எப்படி இருக்கணும் என்னனு

அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல ரொம்பவே முக்கியம்

அதான் வீர்க்கு ரொம்ப பிடிச்சுருக்குன்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீரு இல்ல நானு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் நம்ம கூடயே ஒரு பிள்ளை இருக்கு அது army லே ஆசைப்பட்டிருக்கு பாரு அப்படின்னு இப்போ எனக்கு வீர பாக்கும்போது எல்லாம் நீங்க சொன்ன வார்த்தைதான் வரும் திரும்பி வந்தா வீட்டுக்கு இல்லன்னா நாட்டுக்கு அதுமட்டும் தான் என் mind ல ஓடிக்கிட்டே இருக்கும் ச்சு அவளோ டக்குனு எல்லோராலயும் சொல்ல முடியாது அந்த வார்

இதான் நினைச்சுட்டு இருக்கேன் உண்மையா இது தான் நினைச்சுட்டு இருக்கேன் வந்தா நம்ம பிள்ளை வரலன்னா நாட்டோட பிள்ளை போறியாடான்னு கேட்டேன் போறியாடான்னு தான் கேட்டேன் ஊன்னு சொல்லிட்டான்

அதனுடைய முயற்சி இப்பையில இருந்தே ஆரம்பிக்குறது நல்லதுதான் சுதா ஏனா அதுவந்து ஒரு ஒரு படிப்புமாதிரி அந்த படிப்ப குப் காக்க வச்சு அள்ளி போட்டா இன்னும் அந்த பிள்ளைக்கு நிறையா training இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப இது useful ஆ இருக்கும் வாழ்க்கைல அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான் அதெல்லாம் செய்யுறது பரவாயில்லை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு வீர நினைச்சு எப்போடா அந்த வீர் செல்லகுட்டிய பாப்போம்னு இருக்கு இப்படியெல்லாம் அவரு ஆசைப்பட்டுக்காப்ல பாரு அப்படின்னு

சொல்லுவான் என்ன பண்ண போற நீ doctor ஆக போற இல்லம்மா எனக்கு military man ஆகணுன்னு ரொம்ப ஆசைனு military man அதான் army லே அந்த military லே போகணுன்னு ரொம்ப ஆசையாம்

நேர்மையா செய் நியாயமா இரு அது போதுன்னுவேன் நேர்மையா வாழ்ந்தாலே போதும்பா நீ அதை நல்லபடியா செய்யணும் அப்படின்னேன்

இல்லை எல்லாரும் இருக்கமாட்ட ஆனா அந்த ஒரு family லே எல்லாரும் இருக்குறது ரொம்ப சந்தோஷம் அது முக்கியம்ல இப்போ ஒருத்தவங்க அழுது ஒருத்தவங்க இது பண்ணாம இப்போ தாய் அழுது பிள்ளை போறதுக்கு அடம்பிடிச்சா அது நல்லயிருக்காது தாயும் மனசால சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளை போனா தான் அது இன்னும் success ஆகுன்னுவாங்க இல்ல அதுதான் நான் சொல்றேன் எல்லாரும் அதுமாதிரி இருக்குறது சந்தோஷம் தானே வீட்டில ஒரு வீட்டில இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே போறது சந்தோஷம் இல்ல அதுதான் நானும் சொல்றேன் பரவாயில்லை இந்த அளவுக்கு வீர் நெனச்சுருக்காப்ல

நா பிள்ளைங்களே இன்னைக்கு என்னைய எங்கையாவது போலாமான்னுச்சுங்க நான் ரொம்ப நேரமே நிக்கக்கூடாதுப்பா நான் இதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் கொஞ்சம் ஒரு பத்து நாள் இருங்க நானு கொஞ்சம் free ஆகிட்டு அப்பறம் நான் வரேன் எங்கன்னாலும் போகலான்னு சொல்லிருந்தேன்

வா வந்த உடனே நீ பிள்ளைங்களை அழைச்சுட்டு ரெண்டுபேருமே பாப்பாவயும் அழைச்சுட்டு உங்க வீட்டுக்காரர் பிள்ளைங்களையும் அழைச்சுட்டு வீட்டுக்கு வா ப்ச்சு வந்துட்டு போகும்போது அதுங்களுக்கு தெரியும் நம்மளும் பெரியம்மா வீடு அதுங்களுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றது தெரியும் இல்ல அது ஒரு சந்தோஷம் தான பிள்ளைங்களுக்கு இல்ல

இல்ல அது மாதிரி வந்துட்டு போகணும் அதுவும் army நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா சந்தோஷம் சரி சுதா பாத்து படுத்து தூங்கு என்ன, நான் நாளைக்கு பண்றேன் சரியா

okay bye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

தமிழ்நாட்டில் விளையும் காய்கறிப் பயிர்கள், தமிழ்நாட்டின் வேளான் கால நிலை, தமிழ்நாடு வேளாண்மை துறையால் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள், தமிழ்நாட்டில் விவசாய மானியங்கள், தமிழ்நாடு ஆர்கானிக் சான்றிதழ் துறை தமிழ்நாட்டின், வேளாண் காலநிலை தகுதிகள், தமிழ்நாட்டின் தோட்டக்கலை.

மாநிலத்தின் எழுவது சதவிகிதம் மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு கிட்டத்தட்ட அறுபத்து மூனு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் ஒண்ணு புள்ளி மூணு லட்சம் சதுர கிலோ மீட்டர் பரப்பளவை ஆக்கிரமித்துள்ளது விவசாய துறையில் திர தன்மையை செயல்படுத்துவதும் மாநிலத்தின் விவசாய உற்பத்தியில் நிலை தன்மையை உயர்த்துவதும் தமிழக அரசின் முதன்மை கடமையாகும் விவசாயம் சார்ந்த தொழில்களின் மூலப்பொருள்கள் துறைக்கு கூடுதலாக உணவு பிரிவில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் கோரிக்கைகளை அறிய

இது தமிழகத்தின் கிராமப்புறங்களில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டின் வேளான்மை துறையில் அறிவிக்கப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் மற்றும் பதிலளிக்கும் திறன் கொண்ட பல திறமையான விவசாயிகளின் உதவியுடன்

அப்பறம் தமிழ்நாட்டில் விவசாயம் வழிகாட்டி விவசாயம் அதனுடன் தொடர்புடைய துறைகளுடன் தமிழ்நாட்டின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது மாநிலத்தில் ரெண்டு புள்ளி மூனுக்கும் மேற்பட்ட கிராமப்புற குடும்பங்கள் இன்னும் விவசாயத்தை முதன்மையாகவே நம்பி இருக்கின்றனர் தொண்ணுற்று மூன்று சதவிகிதம் விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் மாநில மக்களின் நலன் மற்றும் வாழ்வு பெரும்பாலும் விவசாயத்தின் அதிஷ்டத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சார்ந்துள்ளது மேலும்

பருவம் சார்ந்த காலநிலை சார்ந்த பண்ணை சார்ந்த அணுகுமுறைகளை கொண்டுவருவதன் மூலம்

மோசமடைந்து வரும் மண் வளம் கட்டுப்படுத்த முடியாத பூச்சிகள் மற்றும் நோய்கள் முக்கிய உள்ளீடுகளின் அதிகரித்தல் தொழிலாளர் பற்றாக்குறையின் கிடைமட்ட விரிவாக்கத்தில் சிரமம் நில வளங்கள் மற்றும் சந்தை விலை ஏற்றம் இறக்கம் பூமியின் மேற்பறப்பில் புதுப்பிக்க முடியாத அடிப்படை வளங்களில் மண் முக்கிய ஒன்றாகும் தமிழ்நாட்டின் முக்கிய மண் புழுக்கள், சிவப்பு மண், கறுப்பு மண், லேட்டரைட் மண் மற்றும் கடலோர மண் சிவப்பு மN சிவப்பு களிமண் சிவப்பு மரத்து, சிவப்பு மணல், மெல்லிய சிவப்பு, ஆலவாவன சிவப்பு களிமண் தமிழ்நாட்டின் விவசாயத்தின் முக்கிய அம்சங்கள் நீர் பற்றாக்குறை மாற்றத்திற்கான தேவை மற்றும் நெல் மற்றும் கரும்பு போன்ற நீர் மிகுந்த பயிர்களில் இருந்து அதிக சத்தான ஆனால் குறைவான நீர் உட்கொள்ளும் பயிர்களான பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், திணைகள் மற்றும் பலவற்றின் தற்போதைய சாகுபடியிலிருந்து பல்வகைபடுத்துதல் மொத்தம் பாசன நிலமாகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிருக்கேன்

வணக்கம் நான் உங்கள் ஹரி பருத்தியை பத்தி பேச வந்துள்ளேன் பருத்தி பருத்தி ஒரு மென்மையான விரிந்து பறந்த முதன்மையான நாரிழை ஆகும் இது விதைகளை சுற்றி பந்து போல கார்ப்புரையில் வளரும் விதை வி விதத்தினை சுற்றி வளரும் இழைகள் நாம் பஞ்சு என்று அழைக்கிறோம் பருத்தி ஒரு பணப்பயிர் ஆகும் இச்செடியில் விதைகள் மூடிய மிருதுவான அடர்ந்த இலைகள் கொண்ட பந்து போன்ற அமைப்பினை போன்றிருக்கும் பருத்தி மால்வாசியாவிலே குடும்பத்தின் கோசிப்பியம் பேரினத்தை சேர்ந்த இதன் நாரிஸ் நாரிழை முழு முழுக்க முழுக்க செல்லுலோஸ்சுவால் ஆனதாகும் இயற்கையான நிலை நிலமைகளில் பருத்தி பந்துகள் விரிந்து விதைகளை வெளியிடும் பருத்தி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, எகிப்து, இந்தியா ஆகிய நாடுகளில் வெப்பம் மித மிதவெப்பம் மண்டலங்களில் மட்டுமே விளையும் செடி வகை இழைப்பயிராகும் காட்டுவகை பருத்தி இனத்தின் பேரளவு பண் பண்புமிக்க பெருக்கும் முதன்மையாக மெக்சிகோவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் அமைகிறது பருத்தி பழைய புதிய உலோகங்களில் தனி தனித்தனியாக பதப்படுத்தப் படுகிறது செடியிலிருந்து நாம் பலவகையில் பயன்படுத்தும் மென்மையாக பருத்தி இழைகள் கிடைக்கின்றது பருத்திச் செடி நில நடுக்கோட்டின் பகுதியில் தோன்றி ஒரு செடியினமானது கருதப் படுகிறது பருத்தி நார் நாரிசை நூலாக நூர்படுத்தப்பட்டு அல்லது இழையாக பிரிக்கப்படுகின்றது இதிலிருந்து மென்மை மென்மையான காற்றோடும் துகில் துணி நெய்யப் படுகிறது இந்து இன்றைய வரலாற்றில் காலத்தில் இருந்தே பருத்தி ஆடைகள் வழங்கி வந்துள்ளது கிமு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பருத்தி பருத்தி பயிரிட தொடங்கி விட்டார்கள் சிந்துவெளி நாகரிகத்திலும் கிமு ஆறாம் ஆண்டுகளிலும் முன்பே பெரும் நாட்டிலும் கிடைத்துள்ளது பண்டையகால பண்டைய காலத்திலிருந்தே பயிரிடப் பட்டாலும் நூர்புருக கைதிறி இயற்கை மூலம் பிறகே விளை குறைந்து பருத்தியை பருத்தியை பரவலாக பயிரிடப்படுகின்றன பருத்தி ஒரு நல்ல பணப்பயிராகும பருத்தி இழைகளை பிரித்து எடுக்கும்போது ஏறத்தாழ பத்து சதவிகிதம் மட்டுமே வீணாகிறது இழகளில் உள்ள சிறிதளவு புரதம் மெழுகு போன்றவை நீக்கப்படும்போது மற்றனத் மற்ற அனைத்தும் தூய இயற்கையான செல்லுலோஸ் படல பலபடி பாலிமார்க் ஆகும் இடைவுகளில் செல்லும் செல்லும்போதே அனுப்புமுறை பஞ்சுக்கு உறுதியும் நிலை தன்மையையும் உறிஞ்சும் தன்மையையும் தருகின்றது ஒவ்வொரு இழையும் இருவது முதல் முப்பது செல்லுலோஸ் பலபடிகள் முறுக்கேற்றப்பட்டது இதில் அதிகப் படியாக ஒவ்வொரு ஆண்டும் உல உலகளவில் நிலையில் ஏறத்தாழ இருவத்தஞ்சு மில்லியன் டன் அல்லது நூத்திப்பத்து மில்லியன் பருத்தி சிப்பங்கள் ரெண்டு பாய்ன்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் உலகில் வறட்சி நில வறட்சி நி நிலங்களில் இவை இந்த பருத்தி வகை பயிர்கள் பயிரிடப்படுகின்றன என்றாலும் இந்த பருத்தி முழுவதும் உள்நாட்டிலேயே பயன்ப பயன்படுத்த படுகின்றன அமெரிக்கா பேரளவு பருத்தியை பல நாடுகளில் ஏற்றுமதி செய்யும் நாடாக உள்ளது ஐக்கிய அமெரிக்க பருத்தி சிப்புகளில் அழைக்கப்படுகிறது ஒரு சிப்பம் ஜீரோ பாய்ன்ட் நாப்பத்தெட்டு பருமிகு பருமனாகும் எரனூத்தி இருவத்தாறு பாய்ன்ட் எய்ட் கிலோ கிராம் எடையையும் கொண்டதாகும் பண்டைய காலத்திலேயே பண்டைய காலத்திலயே வீட்டுமன வீட்டு வீட்டுகளில் இவை பருத்திகளை பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கின்றன தென்மேற் தென் ஆப்பிரிக்காவும் அரபி தீபெத்தையும் தாயகமாகக் கொண்ட அளவ் கொண்டது இந்த பருத்தி தற்கால உலகில் பருத்தி விளைச்சளில் பெரும்பகுதியை இரண்டு புத்துலக பருத்தி இனங்களே நிறைவு செய்கிறது ஆனால் பழைய உலகத்தின் இரண்டு பருத்தி இனங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரையில் ஆகிய தேவை முழுவதையும் ஈடு செய்து வந்தன பருத்தி இயற்கையாக வெண்மை பழுப்பு வெளிர் சிவப்பு பச்சை என பல வண்ணங்களில் விளைந்தாலும் வெண்பருத்தி மரபியலுடன் பிற வண்ண பருத்தி இனங்கள் கலந்து மாசுபடும் தன்மை இருக்க வண்ண பருத்தி இழை இழைகளில் காணப்படுகின்றன பருத்தியின் வரலாறுகள் மிக முந்திய பழைய உலக பருத்தியின் பயன்பாடு கிமு ஆயிரத்து ஐநூரு ஆண்டு ஆண்டுகளுக்கு மு முந்தை முந்தையதாகும் இது புதிய கற்கால காலமான மெக்கா ரியா செம்பு மேக்னீசியம் இன்றைய பத்தான் பலிசூன கணவாயின் மழைச்சாரல்களில் கிடைத்தது கிமு ஆயிரத்து ஐனூறாம் ஆண்டுக ஆண்டுகளில் எழுதப்பட்ட ரிக் வேதத்திலும் பருத்தி பற்றிய குறிப்புகள் உள்ளன கிமு ரெண்டாயிரத்து ஐனூறாம் ஆண்டு இந்திய பருத்தி பற்றி புகழ் பெற்ற கிரேக்க வரலாற்று அறிஞர் ஏரொடோசு அங்கு செம்மறி ஆட்டுகளில் இருந்து கிடைப்பதை விட அழகான அதே அளவு தரமான கம்பளி காடு போல் வளரும் மரங்களில் இருந்து கிடைக்கிறது இந்திய மக்கள் இம்மரம் கம்ப கம்பளி இழைகளில் இருந்து உடைகள் நெய்து கொள்கின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா மெக்சிக்கோவில் திரிபுலாவில் டிக்குகாவில் உள்ள பழைய குகை அருகே பருத்தி பந்துகள் கிமு ஆயிர

கணக்கு கணிக்கப்பட்டுள்ளது பெரும் நாட்டில் கோசிப்பியம் ஆர்தர்பின் என்னும் தாயக பருத்தி பயிர் விளைச்சல் ஆங்களில் பேசப்படுகிறது

ஆஹ் எனக்கு வந்து கம்பு சாகுபடி முறைகள் பற்றி கொஞ்சம் தெரியும் அதபத்தி உங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்குறேன் சிறுதானிய பயிர்கள்ல மிகவும் அதிக சத்துக்கள் நிறைந்த பயிர் தான் கம்பு பயிர் தமிழகத்துல நெல் கோதுமை சோளத்துக்கு அடுத்ததாக ஒரு பயிரிடப்படும் உணவுப்பயிர் தான் கம்பு கம்பு வந்து குறைந்த நீர் வளமும் மண் வளம் உள்ள இடங்கள்ல செழித்து வளரக்கூடியது உணவு தன்மையிலும் மற்ற தானியங்களை விட அதிகமான சத்துப் பொருள்களை வந்து பெற்றுள்ளது கம்பு வந்து தானியமாக மட்டுமில்லாம சிறந்த கால்நடை தீவனமாகவும் இருக்கும் அரிசியை மட்டுமே உண்பதால் வரும் சத்து குறைபாட்டை போக்க கம்பு மிக சிறந்த ஒரு தானிய உணவாகும்

அதுக்கு அப்புறம் கம்பு வீரிய ஒட்டு ஒம்பொது போன்ற ரகங்கள் வந்து இந்த கம்பு பயிர் சாகுபடி முறைக்கு வந்து ஏற்றதுனு சொல்லிருக்காங்க இது எந்த பருவ காலங்கள்ல வந்து ஆஹ் பயிரிடப்படுகிறதுனு பாத்தோம்னா

இரவையில் மாசிப்பட்டம் சித்திரைப் பட்டங்கள்ல வந்து பயிரிடலாம் விதையளவு எவ்வளவு இருக்கனும்னு சொல்லிருக்காங்கனா ஒரு ஏக்கர்க்கு ஐந்து கிலோ விதை வந்து தேவைப்படும் விதைப்பு முறையை பொருத்து வந்து விதை வந் விதையோட அளவும் மாறுபடும் அதாவது சால்வது வித விதைப்பு பரவலாக வந்து இப்போ நம்ம நடைமுறையில இருக்கு கம்பு சாகுபடி ஓட முறைகள் அப்பிடினு பாத்தோம்னா ஒரு கிலோ விதையுடன் வந்து மெட்டல்லாக்சில் அப்பிடிங்கிறத ஆறு கிராம் என்ற விகிதத்தில் வந்து விதைப்பதற்கு இருவத்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி விதை நேர்த்தி வந்து நம்ம செய்யனும் விதைப்பதற்கு சற்று முன்பு வந்து அசோஸ்பைரில்லம் அப்டிங்கிறத கலந்து பின் அதுக்கு அந்த விதையோட கலந்து பின்பு தான் வந்து நம்ம மண்ணுல வந்து விதைக்கணும்

மணிச்சத்து இருவது கிலோ அனைத்துமே வந்து அதி உரமாக இருக்க வேண்டும் அதுக்கு அப்புறம் வந்து பயிர் கலப்பு அப்பிடினு பாத்திங்கனா கம்பு விதத்த ரெண்டாவது வாரத்துல களை எடுக்கும் சமயத்துல பயிருக்கு பயிர் வந்து பதினஞ்சு சென்டி மீட்டர் இடைவெளி இருப்பது போல்

வேப்பங்கன்றுகளை வந்து சாறை வந்து அது மேல நம்ம தெளிக்கணும் அதுக்கப்புறம் இதுல நெறைய கதிர்னாவாய் பூச்சிலாம் வரும் அந்த தாக்குதல்ல இருந்து பாதுகாக்க இருவத்தஞ்சு கிலோ கார்பரிர் வந்து அஞ்சு சதவிகிதம் மாலத்தியன் அப்பிடிங்குறத கலந்து ஆஹ் பூவெடுக்கும் சமயத்துல வந்து நம்ம அந்த செடி மேல தூவணும் அரிச்சாம்பல் நோய் ஒன்னு இருக்கு அரிச்சாம்பல் நோய்யை நம்ம கட்டுப்படுத்த வந்த ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் வந்து மெட்டல்லாக்சு அப்பிடிங்குறத வ அல்லது ஒரு கிலோ வந்து மிங்கோசெப் அப்பிடிங்குறத தெளிக்கணும் அப்புறம் துரு நோய் அப்பிடிங்குறத கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ஆஹ் கந்தகம் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ இல்லனா மிங்கோசெப் வந்து ஒரு கிலோ வந்து நம்ம செடி மேல தெளிக்கணும் தேவைப்பட்டால் பத்து தினங்களுக்கு ஒரு முறை வந்து இத நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கனும் ஆஹ் அதுக்கப்புறம் அறுவடை காலம் அப்பிடினு பாத்தோம்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறமா மாறி காய்ந்த தோற்றத்தை தரும்போது தானியங்கள் வந்து கடினமாகும் அப்போ வந்து கயிரு கதிர்கள் வந்து தனியாக அறுவடை செய்ய வேணும் ஒரு வாரம் கழித்து தட்டையை வெட்டி நன்கு காய வைத்தப் பின்னர் சேமித்து வைக்க வேண்டும் இந்த முறையில வந்து கம்பு பயிரிட்டு விவசாயிகள் வந்து நல்ல பலனை பெற்றிருக்கின்றனர் இது மட்டும் இல்லாம ஆஹ் கோதுமை பயிரை பற்றியும் எனக்கு கொஞ்சம் தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரையும் உங்களுக்கு சொல்றேன் கோதுமை அப்பிடிங்குறது வந்து தானிய வகைகள்ல ஒன்று இதனோட தாயகம் என்னன்னு சொல்லிருக்காங்கனா மத்திய கிழக்கோட லீவான் பிரதேசம் மற்றும் வந்து எத்தியோப்பிய உயர் நிலங்களாகும் எனினும் வந்து இன்று இது வந்து உலகெங்கிலும் பயிரிடப்படுகிறது அப்டினு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுல கோதுமை உற்பத்தி அறுனூத்தி ஐம்பத்து ஒன்னு மில்லியன் தொன்னாக வந்து காணப்பட்டதோடு சோளம் வந்து சோளம் மற்றும் அரிசி என்பவற்றுக்கு அடுத்ததாக அதிகம் உற்பத்தி செய்யப்படும் தானியமாகவும் கோதுமைதான் இருந்துச்சு ஏனைய எந்த பயிர்களை காட்டிலும் அதிக பரப்பளவுல இது வந்து பயிரிடப்பட்டது உலக வணிகத்துல கோதுமை வணிகம் அப்டிங்கிறது அனைத்து பயிர் வணிகங்களின் மொத்த தொகையிலும் அதிகமாகும் உலகளவில மனித உணவில் வந்து தாவர புரதத்தின் முக்கிய மூலமாக கோதுமையே விளங்குகிறது

இலகுவாக பயிரிடக் கூடிய தானியமாக கோதுமை இருக்கு நீண்ட காலத்துக்கு கலஞ்சியப் படுத்தி வைக்கக் கூடியதாகவும் கோதுமை இருக்கு வளர்பிறையில் உருவான பாப்பிலோனியா மற்றும் அசிரி அசிரிய பேரரசுகளோட எழுச்சிக்கும் கோதுமையே ஒரு காரணம் அப்பிடினு சொல்லிருக்காங்க கோதுமை ஒரு நிறை உணவாகும் கோதுமையை வந்து மாவாக்கி பன்னு, பிஸ்கட்டு, குக்கீஸ் அப்புறம் கேக்கு காலை தானிய